அந்த வீட்ல நெறைய பூந்தொட்டிகளு இருக்--

கீழ கொஞ்சோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா போட்டு வெச்சிருக்காங்க.

இந்த ஸ்விம்மிங் பூல்ல கொஞ்ச பேர் குளிச்சிட்டு இருக்காங்க.

இந்த படத்துல ஒரு டேம் இருக்கு.

இந்த மரங்கள் செடிகளோட நெழல் தண்ணில ரிஃப்ளெக்ஷனா காம்மிக்கிது.

இங்க ஒரு எல் ஷேப் டேபிள் இருக்கு.

இந்த டேபிள்ல ஒரு பென் ஸ்டேண்ட் வெச்சிருக்காங்க.

இந்த ஸ்கூல் கம்பவுண்டுக்கு எல்லோ கலர் பெயிண்ட் அடுச்சுருக்காங்க.

இங்க தூரத்தில ஒரு சின்ன ஊரு இருக்கு.

இங்க ஒரு பெரிய டேம் இருக்கு.

அந்த டேம்ல நெறையா தண்ணீ போகுது.

இந்த டேம்ல போற தண்ணி கொஞ்சோ கலங்கலா இருக்கு.